இந்தப் படத்துல ஒரு மார்க்கெட்டெ காம்சிருக்காங்க.

இந்தப் படத்துல ஒரு ரெஸ்டாரன்ட்ட காம்ச்சிருக்காங்க.

இந்த தேருக்கு ரெண்டு சைட்லயும் வாழை மரம் கட்டி வச்சிருக்காங்க.

இந்த படத்துல ஒரு ரெஸ்டாரண்ட்ட காம்ச்சிருக்காங்க.

இந்தப் படத்துல செங்கலால கட்டப்பட்ட ஒரு கட்டிடத்த காம்ச்சிருக்காங்க.

புல்லு நெறையா மொளச்சு இருக்குறது நம்ம நால பாக்க முடியிது.

அங்க கொஞ்சம் கூட்டமா இருக்கரதயும் நம்மளால பாக்க முடிது.

இந்த பிக்சர்ல ஒரு அழகான பிளேஸ் காம்ச்சிருக்காங்க.

கப்பல்க்குள்ள நெறைய ஆண்கள் இருக்கறதையும் நம்மனால பாக்க முடியிது.

இந்த படத்துல ரெஸ்டாரண்ட் மாதி காம்ச்சிருக்காங்க.

மேல அழகான ஆரஞ்ச் கலர் லைட் போட்டு வெச்சுருக்காங்க.

இந்த படத்துல கொஞ்சம் மாணவர்கள காமிச்சிருக்காங்க.

இங்க நடுவுல ஒரு பெரிய அழகான சேர் வச்சிருக்காங்க.

படத்துல ஒரு ஈவண்டுக்கு டெக்கரேட் பண்ணி வச்சிருக்காங்க.

இந்த படத்துல ஒரு சின்ன பில்டிங்க காமிச்சிருக்காங்க.

இங்க பொருட்கள் எல்லாம் நீட்டா அழகா அடுக்கி வச்சிருக்காங்க.

இந்தப் படத்துல ஒரு துணிக் கடைய காமிச்சிருக்காங்க.

இந்தப் பையனுக்கு பின்னால ஒரு பெரிய கேட் இருக்கு.

இந்த படத்துல ஒரு கோயில காம்ச்சிருக்காங்க.

இந்தக் கோயில சுத்தி நெறைய மரங்கள் இருக்குது.

இந்த படத்துல ஒரு பார்க்க காமிச்சிருக்காங்க.

அந்த சர்க்கஸ்க்கு பின்னாடி நறைய செடி மரொ எல்லா இருக்குது.

இந்த படத்துல மொத்தோ நாலு பேர காம்ச்சுருக்காங்க.

இந்தப் படத்துல ஒரு அழகான இயற்கை காட்சிய காம்ச்சிருக்காங்க.

சூரியன் ஆரஞ்சு கலர்ல இருக்கிறது நம்மனால பாக்க முடிது.